ஆசைப்படுறது ரொம்ப ஏக்கமா இருக்கறது தான் இதோட முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்றாரு. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆசைப்படறமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய ஒரு புதிய பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கலாம் for example இப்போ நம்ம ஒரு புதிய habit அ நம்ம develop பண்ணணும்னு நினைக்கறோம்னா அந்த habit ஓட habit டோட result என்ன? அந்த habit டோட reward என்ன அப்படீன்னு தெரிஞ்சுச்சுன்னா automatic கா நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துடும் அந்த reward டை தேடி so அதைத் தான் இங்க ஒரு base content டா author வந்து சொல்றாங்க. நம்மளுடைய ஏக்கம் நம்மளுடைய craving தான் புதிய habit ட உருவாக்கறதுக்கு அது உதவியா இருக்கும். so இதை define பண்ற மாதிரி author வந்து ஒரு குரங்கோட experiment ட இங்கே நம்மளுக்கு explain பண்றாங்க. என்ன அப்படீன்னா ஒரு computer முன்னாடி ஒரு குரங்கை உட்கார வெச்சுட்டாங்க. so திடீர்னு அந்த computer ல ஒரு colourful image வரும். அந்த image வந்த உடனே இப்போ அந்த குரங்கு ஒரு button னை அமுத்தும். அந்த button னை அமுத்தின உடனே அதுக்கு grape juice கிடைக்கும். so இதை ரொம்ப நாளா அந்தக் குரங்கை பண்ண வெச்சுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு அப்படீன்னா அதோடைய reactions brain லே எப்படி இருக்குன்னு பாக்கறதுக்கு. so அதை கண்டுபிடிக்கறதுக்கு ஒரு sensor ஒண்ணு வெச்சுட்டாங்க. இப்போ dopomaine neuron ல என்னன்ன reaction லாம் நடக்குது அப்படீங்கறத ஒரு record பண்ணி எடுத்துட்டிருந்தாங்க. so அப்போ அவங்க கவனிக்கும் போது ஒரு ஒரு தடவையும் அந்த குரங்கு grape juice அ குடிக்கும்போது அதனுடைய மூலையில அவ்வளவு ஒரு சந்தோசத்தை அவங்க அங்க பார்த்தாங்க அந்த brain cells ல so அதை அவங்க record பண்ணிகிட்டாங்க. so இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த வண்ண வடிவம் அதாவது colourful லான அந்த image இருக்கே இது எதை குறிக்குது அப்படீன்னா அதோட Q அதாவது அறிவு. இரண்டாவது அது அமுக்கற button இருக்கு இது வந்து அதனுடைய வழக்கமாயிடுச்சு.

Q கிடைக்கறதுக்கு முன்னாடியே அதோட reward டை வந்து expect பண்ண ஆரம்பிச்சுருச்சு. so இதை கவனிக்கிறாங்க. இதைத் தான் author வந்து ஏக்கம்னு சொல்றாரு இப்போ அந்த குரங்கு வந்து direct டா reward டுக்காக ஏங்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னு சொன்னா அது grape juice சை இவ்வளோ நாள் taste பண்ணி பழகிடுச்சு. so இப்போ என்ன பண்ணாங்க அங்க இருந்தவங்க எல்லான்னா இதே போல எல்லாத்தையும் follow பண்ண வெச்சாங்க. so அதே மாதிரி குரங்கு front ல இருந்துச்சு. இப்போ display ல அதே மாதிரி ஒரு colourful image வந்துச்சு. இப்போ button ன அமுத்துச்சு. ஆனா grape juice கிடைக்கலை. so இதையும் கொஞ்சம் ஒரு நாள் continue பண்ணாங்க. continue பண்ணிட்டு இதையும் ஒரு record பண்ணும் போது அதோட dopamine neuron லேருந்து record எடுத்து பார்க்கும் போது அதனுடைய brain cells செல்லாம் ரொம்ப flat டா இருந்துச்சு. so இது எதைக் குறிக்கிதுன்னா அது ஏமாந்து போனதை குறிக்குது. so இதன் மூலமா author என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஏக்கம் தான் அவனுக்கு புதிய habit ட உருவாக்கறதுக்கு helpful லா இருக்கு அப்படீன்னு சொல்றாரு. இப்போ இதவே நம்மளுடைய day to day life ல connect பண்ணி சொன்னோம்னா for example phone phone னுக்கு addiction இல்லாதவங்களே இல்லை. எல்லார் கையிலேயும் இப்போ phone இருக்கு. அதுவும் அஹ் every second நம்ம வந்து அதை scroll பண்ணிகிட்டே இருக்குறோம். so இதை நம்ம வந்து கணக்கு பண்ணி சொன்னோம் அப்படீன்னா நம்மளுடைய அறிகுறி என்ன? Q என்ன? அப்படீன்னு பார்த்தா நம்ம messages notifications தான். suppose திடீர்னு vibrate ஆகும். திடீர்னு ஒரு bell sound கேக்கும். so அது தான் நம்மளோட Q ரெண்டாவது நம்மளுடைய expectation என்னன்னா யாரோ ஒருத்தங்க message பண்ணிருக்க மாட்டாங்களா? யாரும் நம்மளுக்கு call பண்ணிருக்க மாட்டாங்களா? so இது தான் நம்மளுடைய expectation னா இருக்கு. இப்போ வழக்கம் என்ன அப்படீன்னா இப்போ இந்த notification வந்த உடனே எவ்வளோ பெரிய work கா இருந்தாலும் சரி அந்த work க அப்படியே stop பண்ணிட்டு நம்மளோட phone னை எடுத்து நம்ம அப்படியே scroll பண்ண ஆரம்பிப்போம். so இதனோட reward என்ன? இதனோட வெகுமதி என்ன? அப்படீன்னு பார்த்தோமுன்னா நாம யாருக்கிட்டருந்தும் message நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து message வந்துருக்கு. அந்த message அ பார்ப்போம். so இது தான் அதோட கிடைக்கற ஒரு reward so இதைத்தான் வந்து author சொல்றாரு ஏக்கம்னு சொல்றாரு. so இப்போ விஷயம் என்னன்னா இப்போ ஏக்கம் வந்து தீராம reward கிடைக்காம அந்தக் அந்த குரங்குக்கு பண்ண மாதிரியே நம்மளுக்கு மனுஷங்களுக்கும் ஏக்கம், ஜாஸ்தியா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா auomatic கா அது ஒரு negative வான phase க்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். for example இப்போ phone ல வந்து continuous ஆ யாரோ ஒருத்தருக்கு நம்ம text பண்ணியே பழகிட்டோம் அப்படீன்னா suppose phone switch off ஆயிடுச்சுன்னாலோ phone உடைஞ்சு போயிடுச்சுன்னாலோ அவங்களால அமைதியா இருக்க முடியாது. பக்கத்துல இருக்கறவங்க phone னையாவது கடன் வாங்கி text பண்ணுவாங்க. so இதெல்லாம் வந்து எப்போ அப்படின்னா நம்மளுடைய ஏக்கம் வந்து தீராத பொழுது இந்த மாதிரி habits க்கு நம்மளை அறியாமலே அது கொண்டு போகும். இப்போ இதே phone ன நான் வந்து என்னோட habit ட மாத்தணும் அப்படின்னு நினைச்சா சார்லஸ் டிக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா உங்களோட Q வையும் உங்களோட reward டையும் நீங்க மாத்திருங்க நீங்க புதுசா create பண்ணுங்க அதாவது உங்களோட அறிகுறியையும் வெகுமதியையும் change பண்ணுங்க. for example இப்போ நீங்க பழைய phoneuse பண்ணிக்கிட்டுருக்கும் போது அதனுடைய அறிகுறி என்ன அப்படீன்னா notification வர்றது தான். so இங்க இப்போ அதை விடணும் அப்படீன்னு நினைச்சோம்னா phone னை silent ல போடறது beter ஏன்னு சொன்னா notification நம்மளுக்கு வராது. அப்போ obvious சா நம்ம brain க்கு Q கிடைக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பழக்கத்திலேந்து வெளியே வர ஆரம்பிச்சுடுவோம். அப்புறம் நம்ம text message expe~ expect பண்ணவே மாட்டோம். obvious சா நம்மளுடைய பழைய phone addiction மாறிடும். அப்புறம் நம்ம புதிய habit டுக்கு நம்ம என்ன Q வேணுமோ என்ன reward அதுக்கு புதுசா வெச்சுருக்கிறமோ அதை நம்ம follow பண்ண ஆரம்பிச்சுடுவோம். so ஒரு பழக்கத்தை விடணும்னா கூட நம்ம Q வையும் reward டையும் மாத்துனாலே போதும் அப்படீன்னு author சொல்றார் இப்போ இதே formula வை பயன்படுத்தி எப்படி ஒரு brand அ product அ ஒரு business அ வந்து மக்கள்ட எடுத்துட்டு போறது அது ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கி எப்படி அதை விக்கிறது அதை பத்தி இங்கே சார்லஸ் டிக்கின்ஸ் பேசுறாரு. என்ன அப்படீன்னா ninteen hundreds ல யாருக்குமே tooth paste use பண்ற பழக்கமே கிடையாது. அப்படிங்கற ஒரு advertiser இருந்தாரு so ரொம்ப famous ஆன மனுஷன் ஏன்னு சொன்னா அப்படிங்கற ஒரு பெரிய brand டயே மக்கள்கிட்ட எடுத்துட்டுப்போற அளவுக்கு அவர்கிட்ட advertisement strategies லாம் இருந்துச்சு so அவருடைய பழைய friend ஒரு நாள் அவரை approach பண்ணி நான் வந்து ஒரு புதிய brand ட வந்து introduce பண்ண நினைக்கறேன். அதுவும் tooth paste brand Pepsodent அப்படிங்கற tooth paste brand டை நான் introduce பண்ணணும்னு நினைக்கறேன். கொஞ்சம் எனக்கு help பண்ணுங்க advertise சுக்கு அப்படீன்னு கேக்குராரு. ஆனா அவரு பெரிசா வந்து அதுக்கு interest காட்டலை. ஏன்னு சொன்னா tooth paste டே அப்போ usage ல இல்லாததுனால அவர் பெருசா interest காட்டலை. again and again ரொம்ப அவர் compel பண்ணிகிட்டே இருந்ததுனால ஒரு வழியா ஒத்துக்கிட்டாரு ஆனால் ஒரு condition வ்ச்சாரு என்ன அப்படீன்னா வர்ற profit ல எனக்கு share வரணும். அப்படீன்னு சொல்லி but அதுக்கும் அவரு okay சொல்லிட்டாரு. but future ல என்ன ஆச்சுன்னா within thirty years ல nineteen thirty ல பார்த்தீங்கன்னா Pepsodent top brand ஆகி உலகத்துல ஒரு sixty five percent top amaericans மட்டுமே use பண்ற அளவுக்கு அது popular மக்கள் மனசுல முதல்ல ஒரு ஏக்கத்தை உருவாக்குனாரு. for example nineteen hundred ல யாருமே tooth paste ட பத்தி தெரியாது அவங்களுக்கு tooth paste use பண்ணவும் இல்லை. so அந்த time ல கூட மக்கள்ட ஒரு ஏக்கத்தை உருவாக்குனாரு எப்படி அப்படின்னா உங்க பல்லெல்லாம் கரையா இருக்கு. அந்தக் கறையை முதல்ல நீங்க அழகாக்குனா தான் clean பண்ணா தான் நீங்க சிரிக்கையில ரொம்ப அழகா இருக்கும் அப்படீங்கற ஒரு thought ட விதைச்சாரு. விதைச்ச உடனே என்ன ஆச்சு அப்படீன்னா அறிகுறியா மக்களுக்கு கறையை காமிச்சாரு. உங்க கறை தான் அதுக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி. இந்த கறையை போக்கினா தான் அந்த சிரிப்பு அழகா இருக்கும். அதை வந்து அவரு reward டா காமிச்சாரு. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படீங்கறத அவர் reward டா காமிக்கிறாரு. இப்போ இந்த reward டைப் பெறனும் அப்படீன்னா நீங்க Pepsodent டை habit டா வழக்கமா நீங்க use பண்ணணும் அப்படீங்கற ஒரு thought டை mind ல வெச்சாரு. so obvious சா என்னாச்சுன்னா மக்கள் எல்லாருமே பற்கல்ல உள்ள கரையை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பள்ளு நல்லா இல்லை. நம்ம நல்லா சிரிக்கும் போது அழகா இருக்கணும் அப்படீங்கற mind அ உள்ள வெச்சுருக்குறதுனால Pepsodent வாங்கி use பண்ண ஆரம்பிச்சாங்க. within thirty years லேயே அவங்களுடைய business ல பயங்கரமான growth வந்து இப்போ tooth paste அப்படீங்கறது நம்ம வாழ்க்கையிலேருந்து மாறாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதன் மூலமா சார்லஸ் டிக்கின்ஸ் என்ன சொல்ல வறார்னா மனசுல ஏக்கம் உண்டாகும் போதுதான் புதிய பழக்கத்தை நாம கொண்டு வர முடியும் இந்த third chapter ல author வந்து சில golden rule ல இங்கே கொடுக்குறார். அது என்ன golden rule அப்படீன்னு பார்த்தா இந்த habit ட மாத்தணும் அப்படீன்னு யோசிக்கறது easy sir அதை மாத்திடலாம். அப்படீன்னு சொல்றது easy. ஆனா அதை practical லா கொண்டு வரும் போது சில chalenges இருக்கு for example நம்ப daily பண்ண ஒரு வேலையை டக்குன்னு stop பண்ணிட்டு அடுத்த habit டுக்கு போறதுங்கறது அவ்வளவு easy யான விஷயம் கிடையாது. ஆனால் இங்கே சார்லஸ் டிக்கி இந்த habit டை மாத்துறதுக்கு ஒரு rule ஒண்ணு fix பண்றாரு. என்ன rule அப்படீன்னு பார்த்தா நம்மளோட habit group ல ஒரு சின்ன changes அ அவர் கொண்டு வராரு. ஒன்னும் இல்லைங்க இப்போ habit group அப்படீன்னா அதுல மூணு விஷயம் இருக்கு. ஒண்ணு

hello hello good morning sir good morning sir ticket ஒண்ணு book பன்னி இருந்தேன் sir

sir may fifteen sir மலேசியா போறமாரி ஆமா sir okay sirokay sir

ஹான் okay done okay sirtiming வேற எந்த timing கும் இல்லங்கிலா sir

job விசயமா போறமாரி இருக்கேன் sir visa numberokay sir ஒரு நிமிஷம் sir நான் ஒரு நிமிஷம் sir நான் பாத்து சொல்றேன் right

okay நான் number சொல்றேன் sir visa number SL ஹான் six zero one double four one two

okay sir சொல்றேன் sir சொல்டுமா small ல போட்டுக்கோங்க sirSA A

ஹான் okaysir okaysir note பண்ணிக்கிங்க sir

nine five double six three eight one six four one

sir என் friend ஒருத்தரு, USA கு போனாரு, உங்க flight ல air lines ல sir என் friend ஒருத்தரு, முன்னாடி week போனாரு sir அவரு flight ல, Indian airlines லதான் sir அவரு some issue அந்த flight ல இருக்கு, அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி food எல்லாம், food எல்லாம் கொஞ்சம் comfortable ஆ இல்லாத மாதிரி, அப்படின்னு சொன்னாரு. sir food food items எல்லாம் கொஞ்சம், சரி இல்லை, அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதான் sir எப்படி sir அது?

sir ஒரு எப்டி அது கொஞ்சம் sir தெரியலே sir அப்பறம் போன previous week தான் போன மாதிரி சொன்னாரு. but ஆனா எனக்கு தெரியல.

ஹான் okay நானு. அது, அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி time லாம் கொஞ்சம், delay ஆகுது, அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நிறைய time லாம், waste ஆகுது, அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு okay sir okay இப்போ என்னோட ticket book பண்ணியாச்சுங்களா? அஹ் sir prize கொஞ்சம் சொல்ல முடியுமா sir price details எல்லாம்?

Okay sir Sir line லயே இருங்க, அப்படியே கொஞ்சம் send பண்ணி விடுங்க sir

sir sorry sir sorry sorry sorry கேட்கலை sir

yeah okay sir அது Further ஆ எதுனா details வேணும்னா, உங்க contact number எதுனா சொல்ல முடியுமா sirlandline number அதுமாரி ஏதாச்சும் நான், உங்களுக்கு call பண்ணணும்ன land line

further ஆ எதும் details ஏதாச்சும் வேணும்னா, உங்க contact number landline number அந்த மாதிரி, ஏதாச்சும் இருந்த சொல்லுங்க sir உங்களுக்கு இல்லையா sirUAnumber sorry sir சொல்லுங்க சொல்லுங்க sir

hello sir கேக்குதுங்களா? இல்லை sir அந்த timing இந்த food தான் sir கொஞ்சம் சரியில்லை. அப்பிடின்னு அதெல்லாம் நல்லாவே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. but ஆனா, food ம் சரியில்லை, thingsம் available ஆ இல்லை. அதன் sir கொஞ்சம் பிரச்சனை ஆனா அப்பிடி, complete ஆ, நீங்க, உங்க higher official க்கு கொஞ்சம், send பண்ணி விடுங்க, sir

okay sir okay sir okay okay sir okay sir okay okay நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்~ நல்லா இருக்காங்க. அப்புறம், உங்களோட வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டிருக்குது குழந்தைங்க என்ன பண்ணிட்டிருக்காங்க உம் சரி அப்புறம் ஆமா இங்க நாளைக்கு ஏழரைக்கெல்லாம் வண்டி வந்துடும். காலையில, அதனால அவங்க அதுக்குள்ள கிளம்பணும் இல்லையா அஹ் பரீட்சை வந்து, முதல்லயே முடிச்சுட்டாங்க. பள்ளிக்கூடத்துல வந்துட்டு ஒரு fun~ இது வச்சிருந்தாங்க ஆண்டு விழா மாதிரி. அதனால இவங்களுக்கு குழந்தை~ போன வாரம்தான் முடிஞ்சுது படிக்க வச்சிருந்தா அது கஷ்டம். அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமாவே வச்சு இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும்தான். அதுக்கப்புறம், விடுமுறைதான்.

கோத்தகிரிலயா, எத்த பண்டிகை?

சரி சரி உம் அப்புறம் உம் உம் வேற என்ன அப்ப அதுக்கெல்லாம் dress எல்லாம் எடுப்பீங்களா புது துணி மாதிரி எல்லாம் எடுப்பீங்களா?

சரி காலையில நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சாதான் ரெண்டு நேரம் ச~ சமையல் பண்ணி நான் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன், அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுட்டு ஆஹ் அப்படியே வேலை ரெண்டு நேரம் சமையல் பண்ணணும் இல்ல ரெண்டு நேரம் ஆமா, அப்போதான் வண்டி ஏழரைக்கெல்லாம் வந்துரும் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதுக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிருவோம் அதனால ready அதுக்கு full குழந்தைகளுக்கு எல்லாம் நம்மளேதானே பண்ணணும். ஹம் அப்புறம், அஹ் அப்புறம் ஒரு nine o'clock எல்லா வேலையும் முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நம்ம வேலையை பார்க்க போக வேண்டியதுதான்.

ஆஹ் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்லபடியாத்தான் போயிட்டிருக்கு . வேகமா ஓடுது உம் அதுக்கு போயிருவியா? நீயும் போ~ அஹ் நான் இங்கே இருந்து, ஒரு பத்து எல்லா வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி ஆயிரும் குழந்தைங்களாம் வெளிய போகும்போது, அப்புறம் நான் இங்க தோட்டத்துல உள்ள சில செடிகளுக்கெல்லாம் தண்ணிய ஊத்தி, அதை ஊத்தி அதா எடுத்து ஊத்து சுத்தி, செடி இருக்கு அப்புறம் வாசல்ல கோலம் போடுறது அது இதுன்னு எப்படியோ ஒரு ஒ~ ஒன்பது மணி ஆயிடும். ஒன்பது மணிக்கு அப்புறம், அப்படியே மெதுவா கிளம்ப வேண்டியது தான் வேலைக்கு நம்ம சாப்பிட்டு அஹ் இல்ல கீழதான மேல வீடு மேல வீடு, நாங்க இப்போ புது வீடு கட்டிட்டோம்ல மேல வீடு கீழே இது உம் சொன்னேன்ல. புது வீடு அது வாடகைக்கு இருந்தோம் அதனால அப்படி இருந்துச்சு இப்போ வந்து அப்படி அஹ் அப்படியே கட்டிகிட்டோம் அதனால கீழதானே கீழதானே அதனால easy அஹ் எதாவது வேணும்னா கூட அப்படி இனிமே, வேலை இருக்கும்ல. அதனால நான் போறது பத்து மணி ஆயிடும். மெதுவா வேலை நடக்கும். எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரும்போது ஆமா. ஆளுங்க வேலைக்கு இருக்காங்க அவங்களே ஒவ்வொருத்த~ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சில பசங்க ஒன்பது மணிக்கு வருவாங்க. சிலர் பத்து மணிக்கு வருவாங்க. அஹ் ஒன்பதரைக்கு வருவாங்க.

ஆமா அஹ் ஆமா

ஒவ்வொரு area ல இருக்கும் பக்கத்துல எல்லாம் எதிர்பாக்கமுடியாதுல்ல அதுக்குதான் பசங்க அவுங்க ஒரு கேக்கறத பாத்து குடுத்துட்டு அதுக்கு ஏத்த

இல்ல இல்ல. அந்த மாதிரி பண்ணிக்கல இங்க வீட்டுக்கே வந்து இப்போ வண்டி வந்து கூட்டிட்டு போயிடும். புது வீட்டுக்கே வந்து பசங்க அஹ் படிக்கிறது படிக்கிறாங்க. படிக்கிற பள்ளிக்கூடத்திலேயே படிக்கிற பையங்க இங்கே இருக்கிறாங்க அதனால, எல்லாரும் சேர்ந்து ஒரு வண்டியை அமர்த்திட்டு இருக்கோம். அது வரும் வந்து காலையில ஒரு ஏழரை சாயங்காலம் ஒரு அஞ்சே கால் அந்த டயத்துல வருவாங்க. அதனால, பிரச்சனை இல்லை. நம்ம பக்கத்துல அஹ் நிறைய பசங்க இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. ஆஹ் இன்னொண்ணு அவங்க வர்றதே அஞ்சே கால் அஞ்சரையே ஆயிடுமா? அவங்களே time வந்து அவங்க ஏதாவது சாப்டுகிப்டு அவங்க படிக்கிற வேலையை பார்க்கிறதுக்கே correct ஆ இருக்கும். இந்த சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயித்துக்கிழமைதான் என்னத்தையாவது விளையாடுவதற்கு போகட்டும் எல்லா பையங்களுமே இப்போ என்ன பண்ணுவானுங்க சும்மா கொஞ்ச நேரம் ஆஹ் அதை குடுப்பியா? இதை குடுப்பியா? அங்க கூட்டிட்டு போறியா? இங்க கூட்டிட்டு போறியா? அதை போய் சாப்பிடு~ போய் இதை போய் சாப்பிடுவமான்னு, சனி ஞாயிறு அவங்களுக்கு நேரம். என்னைக்கும் அவுங்க உக்காந்து ஞாயிற்றுக்கிழமை அஹ் சனிக்கிழமை எங்களுக்கு உண்டு. உண்டு அதனால, ஆஹ் ஆமா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கயும் போகாம இருந்துகிட்டு இல்ல அப்படிலாம் எல்லா நாளும் கூட்டிட்டெல்லாம் போகமாட்டோம். அப்புறம் அதே பழக்கம் ஆயிருமில்ல அதனால அந்த மாதிரிலாம் பண்றது இல்ல. என்னைக்காச்சும் ஒரு தடவைக்கு ஒரு தடவை கூட்டிட்டு பக்கத்திலேயே பூங்கா ஒண்ணு இருக்கு அதுல போய் ஊஞ்சல் கீஞ்சல் ஆடிட்டு

இப்ப தான் நிறைய அங்க, இங்கன்னு பொருட்காட்சி போட்டுட்டு கிடக்குறாங்களே. அத வாங்கு இத வாங்குனு அஹ் இவனுங்க வேற அதுக்கு மேல இவிங்க என்னத்த பாத்தாலும் வாங்கணும் வாங்கணும்னு

ஆஹ் உண்டு. அப்ப இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து வர வேண்டாம் ரெண்டாம் தேதி தான் பள்ளிக்கூடம் போறான் ஆமா ரெண்டா தேதி தான் பள்ளிக்கூடம் திருப்பி வீட்டுலையேதான் ஆமா, ஜனவரி ரெண்டாம் தேதி.

ஒரு மாசமா போகணும். பொங்கல்லாம் நீங்க கொண்டாடமாட்டீங்கல்ல? ஆனா உங்களுக்கு leave

அப்புறம், உங்க மாமியார் எப்படி இருக்காங்க நல்லாருக்காங்களா அப்புறம் தனியாத்தான் இருக்காங்களா?

உங்க உங்க கடைக்கா? இல்லை அண்ணா கடைக்கா பரவாயில்லையே இல்ல.